இங்க பிளாக் கலர் டிரஸ் போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாங்க.

கீழ வந்து ஒரு ஒய்ட் கலர் போர்டு ஒன்னு இருக்கு.

அண்ணாச்சி பழம் இருக்கு பப்பாயா இருக்குது வாழைப்பழம் இருக்கு ஆரஞ்சு ஆப்பிள் சத்துக்கொடி இருக்கு.

ஒயிட் கலர் ஃப்ளவர் வேஷ்ல பிங்க் அண்ட் ஒயிட்டு ஃப்ளவர் வெச்சிருக்காங்க.

வைட் கலர் டிரஸ் போட்டுட்டு ஒரு மூணு நாலு பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

அ பாக்ஸ் மாரி பண்ணி சென்டர்ல ஒயிட் கலர் போர்ட் மாரி இருக்கு இங்க நெறைய பேர் நின்னுட்ருக்காங்க.

அ இந்த லேடி வந்து தலைய விரிச்சு போட்ருக்காங்க பிங்க் கலர் ஃப்ராக் போட்ருக்காங்க. இவரு வந்து கோட் போட்டுருக்காரு பிளாக் கலர் ஷூ போட்ருக்காரு.

இங்க ஒரு போர்டு இருக்கு இந்தியா போஸ்ட்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க.

ப் கட்டிட்டு அதுல கம்பிங்கெல்லா இருக்குது உள்ள வந்து மணல் கொட்டி வெச்சுருக்காங்க.

ஐஸ் கிரீம் பாக்ஸ் மேல வந்து ஒரு கிரீன் கலர் வாட்டர் பாட்டில் இருக்கு.

பில்டிங் சுத்தி நெறைய மரங்கள் இருக்குது.

அ மணல்மேல கொஞ்ச பேர் உக்காந்துட்ருக்காங்க.

கொஞ்ஜோ முன்னாடி மூணு கம்பி படுக்க வெச்சிருக்காங்க ப்ளூ கலர் ஒரு மோட்டார் ஒன்னு இருக்கு அதுல இருந்து பிளாக் கலர்ல ஒரு வொயர் போது.

சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு வந்து ஒயிட் அண்ட் பிரவுன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இரும்பு பைப் ஒன்னு இருக்கு அதுல ஒரு லைட் இருக்கு.

இங்க சேர்ல ரெண்டு பேர் ஒக்காதுட்ருக்காங்க.

த மேல வந்து அ மூங்கில் கூடயிலா வரிசையா அடுக்கி வெச்சிருக்காங்க அ பாம்பு கூட பாம்பு புடிச்சி மூட்ற கூட மாரி ரெண்டு கூட இருக்கு ஃப்ளவர் வாஸ் ரெண்டு இருக்கு.

ஒரு வாட்டர் டேங்க் ஒன்னு இருக்கு. கிரீன் கலர் காம்பௌண்ட் வாலுல ரெட் கலர் போர்டு வெச்சிருக்காங்க.

எல்லோ கலர் டி_ஷர்ட் போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு அவர் பக்கத்ல வைட் கலர் ஷெர்ட் போட்டுட்டுருக்காரு.

அவங்களுக்கு முன்னாடி வந்து நெறைய டிரஸ்ஸஸ் போட்டு வெச்சிருக்காங்க.

இலை வந்து முள்ளு முள்ளா இருக்கு.